பெர்ல் ல் ஹாஷ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பெர்ல் ல் ஹாஷ் ஒரு ஹாஷ் ன் எலிமெண்ட் ஐ அணுகுதல் இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் பெர்ல் 5142 மற்றும் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
இந்த டுடோரியலை பயிற்சி செய்ய பெர்ல் ல் Variableகள் மற்றும் டேட்டா Structureகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் மேலும் commentகள் loopகள் கண்டிஷனல் statementகள் மற்றும் Arrayகள் குறித்து தெரிந்திருப்பதும் நன்று
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் காணவும்
ஹாஷ் என்பது ஒழுங்கமைக்கப்படாத dataகளின் ஒரு தொகுப்பு ஆகும் இது ஒரு keyமதிப்பு ஜோடி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹாஷ் keyகள் தனித்துவமானவை இருப்பினும் ஹாஷ் ல் மதிப்புகளின் பிரதிகளும் இருக்கலாம் இது ஒரு ஹாஷ் ன் டிக்ளரேஷன்
ஹாஷ் லிருந்து ஒரு கே ன் மதிப்பை எவ்வாறு பெறுவது என காண்போம் ஒரு கே ன் மதிப்பை அணுகுவதற்கான சின்டாக்ஸ் டாலர் hashபெயர் ஒப்பன் கர்லி பிராக்கெட் ஒற்றை மேற்கோள்களில் keyபெயர் குளோஸ் கர்லி பிராக்கெட் ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி ஹாஷ் ஐ புரிந்துகொள்வோம்
கெடிட் ல் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் பைல் ல் ஏற்கனவே கோடு ஐ டைப் செய்துள்ளேன் காட்டப்படும் கோடு ஐ உங்கள் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் பைல் ல் டைப் செய்க
பெர்ல் ல் ஹாஷ்
பெர்சென்டேஜ் குறியுடன் டிக்ளேர் செய்யப்படுகிறது
இவை ஹாஷ் ன் keyகள் ஆகும் மேலும் இவை ஹாஷ் ன் மதிப்புகள் ஆகும் குறிப்பு ஹாஷ் ன் கே ஐ அணுக டாலர் குறியை பயன்படுத்த வேண்டும்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்தக
டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும்
இப்போது ஹாஷ் லிருந்து keyகளை நீக்க மற்றும் சேர்க்க காண்போம் கே ஐ சேர்ப்பதற்கான சின்டாக்ஸ் டாலர் hashபெயர் ஒப்பன் கர்லி பிராக்கெட் ஒற்றை மேற்கோள்களில் Keyபெயர் குளோஸ் கர்லி பிராக்கெட் எக்குவல் டோ மதிப்பு செமிகோலன் கே ஐ நீக்குவதற்கு டிலீட் டாலர் hashபெயர் ஒப்பன் கர்லி பிராக்கெட் ஒற்றை மேற்கோள்களில் Keyபெயர் குளோஸ் கர்லி பிராக்கெட் செமிகோலன் இப்போது ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இதை புரிந்துகொள்ளலாம்
ஹாஷ்கியோபரேஷன்ஸ் டாட் பிஎல் பைல் ல் கோடு ஐ ஏற்கனவே டைப் செய்துள்ளேன்
இது ஹாஷ் ன் டிக்ளரேஷன் இந்த ஹாஷ் ல் இருந்து கே களை சேர்ப்போம் நீக்குவோம் இங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஹாஷ் க்கு ஒரு கே ஐ சேர்க்கிறோம் இது ஒரு வேரியபிள் க்கு ஒரு மதிப்பை அசைன் செய்வது போன்றது
கே ஐ நீக்க டிலீட் கீவர்ட் பயன்படுகிறது இதை நீக்க அந்த கே ஐ அனுப்ப வேண்டும்
பைல் ஐ சேமிக்க CtrlS ஐ அழுத்துக
டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் ஹாஷ்கியோபரேஷன்ஸ் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும்
ஹாஷ் keyகள் மற்றும் மதிப்புகளை வரிசைப்படுத்துவதை காண்போம் கே களை வரிசைப்படுத்துவதற்கான சின்டாக்ஸ் சோர்ட் அடைப்புகளில் keyகள் பெர்சென்டேஜ் hashபெயர் செமிகோலன் அதேபோல ஹாஷ் மதிப்புகளை பின்வருமாறு வரிசைப்படுத்தலாம் சோர்ட் அடைப்புகளில் மதிப்புகள் பெர்சென்டேஜ் hashபெயர் செமிகோலன் ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல்பாட்டை புரிந்துகொள்ளலாம்
கெடிட் ல் சோர்தாஷ் டாட் பிஎல் க்கு வருவோம் திரையில் காட்டப்படும் கோடு ஐ உங்கள் சோர்தாஷ் டாட் பிஎல் பைல் ல் டைப் செய்க
இங்கே அட்ரெஸ் ன் ஹாஷ் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே keyகளை வரிசைப்படுத்த கீஸ் பங்ஷன் உடன் சோர்ட் என்ற உள்ளடங்கிய பங்ஷன் ஐயும் பயன்படுத்தியுள்ளோம்
இது ஹாஷ் keyகளை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தும்
அதேபோல ஹாஷ் ன் மதிப்புகளுக்கும் சோர்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம் எண் keyகள் மற்றும்அல்லது மதிப்புகளையும் வரிசைபடுத்தலாம் பைல் ஐ சேமித்து டெர்மினலுக்கு வரவும்
ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் சோர்தாஷ் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவதுபோல வெளியீடு இருக்கும்
இப்போது ஹாஷ் ன் அனைத்து keyகள் மற்றும் மதிப்புகளை எவ்வாறு பெறுவது என காண்போம் பெர்ல் அனைத்து ஹாஷ் keyகள் மற்றும் மதிப்புகளை பெற உள்ளடங்கிய பங்ஷன் ஐ தருகிறது ஹாஷ் ன் அனைத்து keyகளையும் பெற கீஸ் பங்ஷன் பயன்படுகிறது வால்யூஸ் பங்ஷன் அனைத்து கே களின் மதிப்புகளை தருகிறது அதேசமயம் ஈச் பங்ஷன்
ஹாஷ் மீது செயல்பட்டு ஹாஷ் லிருந்து keyமதிப்பு ஜோடியை திருப்புகிறது ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இவற்றை புரிந்துகொள்வோம்
இதற்கு இந்த டுடோரியலில் நாம் ஏற்கனவே உருவாக்கிய பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் scriptஐ பயன்படுத்துவோம்
திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இப்போது அந்த கோடு ஐ புரிந்துகொள்வோம்
ஹாஷ் மீதான கீஸ் பங்ஷன் ஹாஷ் ன் அனைத்து கே களையும் கொண்டிருக்கும் ஒரு அரே ஐ திருப்புகிறது ஹாஷ் மீதான வால்யூஸ் பங்ஷன்
ஹாஷ் ன் அனைத்து keyகளுக்கான மதிப்பை கொண்ட ஒரு அரே ஐ திருப்புகிறது
ஈச் பங்ஷன்
keyமதிப்பு ஜோடியை திருப்புகிறது
இங்கே வைல் லூப் ஐ பயன்படுத்தியுள்ளோம் ஈச் பங்ஷன் ஆல் திருப்பப்படும் இது ஹாஷ் ன் ஒவ்வொரு keyமதிப்பு ஜோடியின் மீதும் செயல்படும்
பைல் ஐ சேமிக்க CtrlS ஐ அழுத்துக
இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீட்டை டெர்மினலில் காணலாம்
இப்போது ஹாஷ் மீது லூப் ஐ செயல்படுத்துவதற்கான மற்ற சில வழிகளை காணலாம் ஹாஷ் ன் ஒவ்வொரு கே மீதும் இட்டரேட் செய்ய போரிச் லூப் ஐ பயன்படுத்தலாம்
பின் ஒரு கே ன் மதிப்பு மீது சில செயல்பாடுகளை செயல்படுத்தலாம்
சின்டாக்ஸ் திரையில் காட்டப்படுகிறது
இங்கே போரிச் லூப் ன் ஒவ்வொரு இட்டரேஷன் னும் ஹாஷ் லிருந்து கே ஐ variable க்கு அசைன் செய்யும் பின் அது மதிப்பை பெற அல்லது சில செயல்பாடுகளை செயல்படுத்த அந்த variable ஐ பயன்படுத்தும்
அதேபோல திரையில் காட்டப்படுவதுபோல ஹாஷ் மதிப்புகள் மீதும் செயல்படுத்தலாம்
உதாரண ப்ரோகிராமைக் காண்போம்
எனவே கெடிட் ல் லூப்பிங்கோவர்ஹாஷ் டாட் பிஎல் க்கு வருகிறேன் பின்வரும் கோடு ன் பகுதியை உங்கள் லூப்பிங்கோவர்ஹாஷ் டாட் பிஎல் ல் டைப் செய்க இந்த கோடு ன் பகுதி ஹாஷ் ன் ஒரே ஒரு கே ஐ திருப்புகிறது இங்கே முதல் முறை டாலர் கே கே
கே ஆக டிபார்ட்மெண்ட் ஐ கொண்டிருக்கிறது போரிச் ன் அடுத்த இட்டரேஷன் ல் நேம் கே திருப்பப்படுகிறது
குறிப்பு ஹாஷ் என்பது ஒழுங்கமைக்கப்படாத dataகளின் ஒரு தொகுப்பு
எனவே திருப்பப்படும் keyகள்
ஹாஷ் ஐ உருவாக்கும்போது வரையறுக்கப்பட்ட வரிசையில் இருக்காது அதேபோல வால்யூஸ் மீதான லூப் உம் வேலைசெய்கிறது
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் லூப்பிங்கோவர்ஹாஷ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுகிறது
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி பெர்ல் ல் ஹாஷ் மற்றும் ஹாஷ் ன் எலிமெண்ட் களை அணுகுதல் இங்கே உங்களுக்கான பயிற்சி மாணவரின் பெயரை ஐ கே ஆகவும் அவரின் சதவீதத்தை மதிப்பு ஆகவும் கொண்ட ஹாஷ் ஐ டிக்ளேர் செய்க
கீஸ் வால்யூஸ் மற்றும் ஈச் பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஹாஷ் மீது லூப் செய்க பின் ஒவ்வொரு மாணவரின் சதவீதத்தையும் அச்சடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்